இந்த ஃபோட்டோல ஒரு பெட்ரோல் பங்க்கோட ஃபோட்டோ தான் நமக்கு காமிச்சிருக்காங்க.

பெட்ரோல் பங்க்கு பியுல்லாவே ஆரஞ்சு அண்ட் ப்ளூலதான் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அப்பரோ லெஃப்ட் சைடுல கெட்டுலும் அதுக்கு தேவையான பொருட்களும் இருக்கு அதுங்களுக்கு கீழயே குப்பத்தொட்டியு இருக்கு.

இந்த மிஷினுக்கு முன்னாடி ஒரு மர பிளைவுட்டு மாறி வெச்சுருக்காங்க அதுல டிசைன் எல்லாம் போட்டுருக்காங்க.

ஒரு ஆம்னி வேன்னு ஒரு காரு ஒரு எஸ்_எல்லு ஒரு ஸ்கூட்டி இதுலாம் வெளிய நிறுத்தி வெச்சிருக்காங்க.

உள்ள எல்லாரும் டேபிள்ல ஒக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.

இந்த யானைக்கு ஒழுங்காவே பெயிண்ட் குடுக்கல பாக்கும்போதே செலன்னு நல்லாவே தெரியிது.

ஜெய்விகாஸ் அப்படின்ற ஸ்கூலோட ஃபோட்டோ தான் இது.

தடில ஒரு துணி மாரி ஒன்னு போட்ருக்காங்க ஒருத்தர் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு ப்ளாக் பேண்ட் போட்டு நின்னுட்ருக்காரு.

பின்னாடி இருக்க டெகரேஷன்ஸ்லா முக்காவாசி ரோஸ் கலர்லயே இருக்கு.

இந்த கோ இந்த லாரியோட பேரு வந்து கோகுல் அப்பியா அப்படின்ற பேரு இங்கிலீஷ்ல வெச்சுருக்காங்க.

மூணு வீல் தான் வெச்சுருக்காங்க ஒவ்வொரு வண்டிக்குமே எல்லாமே எக்ஸ்_எல் செட்டப்ல இருக்கு முன்னாடி பாக்குறதுக்கு எல்லா வண்டிலயு ஹெட் லைட்டும் இண்டிகேட்டரும் முன்னாடி மட்டுதா இருக்கு.